எப்டி போய்ட்டு இருக்கு.

இல்ல இல்ல சொன்னேன். தங்க விலை எல்லாம் பாத்தியா எவ்ளோ வந்து ஏறிப்போச்சுன்னு சொல்லிட்டு. அப்டியா தெரியலையே ஐயாயிரத்தி சில்ற இருந்துச்சு நா வந்து அதா பெருசா பக்றதும் இல்ல கவனிக்றதும் இல்ல. அதெல்லாம் ஏன் நீ தெரிஞ்சுக்கமா இருக்க budget அவ்ளோ இதா போய்ட்டு இருக்க. மத்திய budget தாக்கல் வந்து எதிரொலிகிறது நாள தான் தங்கம் வெள்ளி எல்லாம் அவ்ளோ விலை உயருது அப்டின்னு சொல்லி சொல்றாங்க. நீ தெரியாதுன்னு அசால்ட் அஹ சொல்ற.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 ரெண்ட்றாய்ரத்து இருவத்தி மூணு இருவத்தி நாலு அந்த வருஷம் full அ வே நிதி ஆண்டிற்கான budget பத்தி பேச்னனாக அப்பறம் car bike Cellphone அதெல்லாம் விலை குறையும் அப்டினு சொல்லி சொல்லிருகாங்க. அப்டியா நீ கூட car வந்கனுனு சொல்லிட்டு இருந்தீங்களே. ஆமா ertiga தன் பாத்தோம் கண்டிப்பா வாங்கணும் எப்டியாவது வேணுன்னு சொல்லி வாங்கிருவோம். நீயும் நல்லா வேண்டிக்கோ நல்லா படிய வங்கனுனு. கண்டிப்பா நாங்க வேண்டமாயா? வாங்கறது பிரச்சன இல்ல அதுக்கு அப்பறம் தீனி போட்டு பத்ரமா பாத்துக்கணும் நம்மளும் அதுலா பத்ரமா போய்ட்டு வரணும் safety யா இருகான்னும் அதா maintain பண்ற செலவு தான் அதிகமா இருக்கும் அங்க இருக்றதா விட. அதனால தான் அது தான் இங்க இருக்கிற ஒரு minus அ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 வந்து phone விலையெல்லாம் ஏறுதமா?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

ஆமா ஆமா அப்டி தான் கணக்கு வரும். அவிங்க planning இல்லாமல பண்ணுவாய்ங்க. அத சொல்லு தங்கம் வெள்ளி லாம் வந்து விலை வந்து உயரதுன்னு அப்டி சொல்லி ஐய்யிரத்தி ஐந்நூறு நகா வந்துருச்சு தங்கம் இப்டி இருக்கும் போது நம்ம எப்டி வாங்கறது சொல்லு பாப்போம்.

ஒரு கல்யாணம் பன்னனும் ஏதாது திருவிழா பன்னனும் என்னா அது தான் ரொம்ப பயமா இருக்கு என்ன பண்றதுனே தெரியல உங்களுக்கு தேவையான நகைலா வாங்கியாசா இல்ல இல்ல நான் அஞ்சு ஆறு பவும் வாங்கணும் அது தான் ரொம்ப அப்டியே முழி பிதிங்கி போய் உக்காந்துருகோம் அம்மாவும் ரொம்ப பயபுடுறாங்க எப்படி நம்மல்ட காசு டைடா இருக்கு எப்டி வாங்க போறோம் தெரியலயே அப்டி சொல்ட்டு இருகாங்க ஆமா பயம் இருக்க தான செய்யும் ஆமா ஆமா ரெண்டாயிரத்து இருவதிமூனு இருவத்திநாலு நிதி ஆண்டுக்கான பட்ஜெட் வந்து நிர்மலா சீதாராமன் அக்டோபர் ஒன்னாம் தேதியே பாராளுமன்றம்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 பல்வேறு துறைகள்ல உள்ள உலகத்துல என்ன news நடக்குதுன்னு எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுபிங்க போலயே வளர்ச்சி திட்டங்கள் வந்து இடம் பெற்றுக்கு புரியல இல்ல இல்ல பல்வேறு

நீங்க news தெரிஞ்சுகிட்டு சொல்றிங்களா இல்ல newspaper பாத்துகிட்டே சொல்றிங்களா எனக்கு புரியலையே News அ படிச்சேன் இப்போ தான் அப்டியே நீங்க கேக்கவும் உங்களுக்கு news தெரியாது நவும் அப்டியே சொல்றேன் சரி சரி news படிகிறதுனால ஒன்னும் அது நல்ல habit தான்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

ஹான் அத விட முக்கியமா நமக்கு அந்த reading capacity அதிகமா கிடைக்கும் Listening கிடைக்கும் learn பண்றோம்ல ஒரு விஷயத்த இதுல இருந்து படிச்சு இது புரிஞ்சுகுறோம்அதுலா நெறைய கிடைக்கும் நமக்கு கண்டிப்பா அதேமாரி விட்டுல இருக்குற சின்ன பிள்ளைங்களுக்கு கவரிங் நக கூட விலை உயரம் அப்டின்னு சொல்றாங்க விலை அதிகமாகும் சொல்ட்டு நான் அந்த பக்கத்த வேணுனா read பண்றேன் நீங்க கேக்குரிங்களா

தங்கம் வெள்ளி விலை சவரன்க்கு உயர்ந்து கொண்டே வருகின்றன நடப்பாண்டு ஒரு சவரன் தங்கத்தின் விலை நாபத்தி ஏலாயிரத்தை கடந்து விடும் என பொருளாதார வல்லுனர்கள் எச்சரிக்கை

இன்னொருதவுங்க வந்சுனா நம்ம எப்டியும் ஒரு பவுன் கூடவாங்குறதுக்கு ரொம்ப ஓலைகனும் போலயே ஹான் அம்பதாயிரம் கொண்டு போன தான் ஒரு பவுன் வாங்கமுடியும் போல அப்டி ஆயிருச்சு நம்ம நெலம இப்பலா ஆமா நீ சொல்றதும் அப்டி தான இருக்கு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 பெண்களுக்கு கடும் மன உளைச்சலை ஏற்படுத்துகிறது mobile phone camera தொலைகாட்சி எறக்குமதி வரி வந்து கம்மி பனிருக்காகலாம் ஹோ மின்சார வாகன battery கல் பயன்படுத்தும் வரி விலை விலை வந்து காரணமாக car மற்றும் bike உள்ளப்பட்ட பொருட்கள் வந்து விலை குறையும் அப்டின்னு சொல்லிருகாய்ங்க சரி petrol பத்தி எதுவும் போட்டுருகைங்களா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

நாங்கலாம் இப்ப நூத்திமூன்றுபா விக்கிறாங்க எவ்ளோக்கு தெரியுமா petrol போட்டுட்டு இருக்கோம் இப்டியே தான் போய்ட்டு இருக்கு.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 எழுவது எழுவத் ஐந்து எம்பது எம்பதைந்து தொன்னூறு ஒரு வரத்த்ள சாரா. சார்னு ஏத்திட்டு போய்டய்ங்க பத்து பத்து ரூபாய ஏத்தி இப்போ நூறு ரூபாய்க்கு மேல ஏத்தி standard அ ஒரு ருபாய் ரெண்டு ரூபா மட்டும் கொறச்சு அப்டியே நிக்கவச்சுடைங்

ஆமா மா அப்பறம் ஏத்துன தான நாட்டோட நிலைமைய சமாளிக்க முடியும். வெளில நிறைய எத்துரைங்க இறக்குரைங்க அபாரம் எதுக்கு தான் அந்த நாட்டுக்கு காக கடன் வங்க்ரைங்க அப்டி தான் தெரியலா பக்கத்து நாட்டுல கடன் வங்க்ரைங்க. இப்டி தான் அவிங்க என்ன கணக்குல தான் பண்ணிட்டு இருக்கீரங்கனு தெரியல அதுல GST வேற நம்ம ஒரு விலை கூட இருக்கு அப்டிங்கறதவிட. விலை கூட இருந்துச்சுனா ஒரு நாப்பதயிரம் அப்டினா ரெண்டயிராம் மூவயிரம் கிட்ட வந்து GST தான் இருக்கு.

அது என்னமோ உண்மை தான் அது வந்து percentage

Percentage அதிகமா இருக்கனால ரொம்பவே கஷ்டமா தான் இப்ப எங்க eighteen percentage வரையும் கொண்டு வந்துட்டாங்க இப்போ இப்போலாம் வந்து online ல delivery பண்றாங்கள door delivery பன்றங்கனு சொல்லிட்டு அதா கூட paper ல போற்றுதங்க உஷார் மக்களேஅப்படினு சொல்லிட்டு.

ஆமா நமக்கு தேவையான பொருள வந்து.

இப்ப ஒரு things நம்ம order பன்றோன delivery ஆக ஏழு நாள் food items நாளுமே அப்டிதான்அனா two days three days கழிச்சு தான் நமக்கே கொண்டு வந்து தராங்க அது எத்தன நாளைக்கு முண்ணாடி அவுங்க கைக்கு சேந்துச்சோ. அதா கொண்டு வந்து சேத்து அதுவும் இல்லாம நம்ம ஒரு list போட்டு கொடுத்திருப்போம். அவுங்களோட list லா பாத்தீங்கன நம்ம கேட்ட அந்த brand இல்லேன்னு வேற ஒரு brand market லா விலை கம்மிய இருக்குன்லோ அதா வந்து. Whole sale அ அவுங்க வங்கி வச்சுட்டு அதா நம்மல்ட்ட அதிக விலைக்கு வந்து வித்ரங்கலம். இந்த மாத்ரி இருக்கும் போது brand மாத்தி மாத்தி நம்ம colourcolour use பண்ணும் போது நமக்கு வந்து ரொம்பவுமே கெடுதலாம். அதுனால நீயும் இனிமே online லா ஏதும் வாங்காத okay வா online லா இந்த மாத்ரி things அதாவது எப்டி சொல்றது நம்ம daily use பண்ற things அ Watch cheppal இந்த மாத்ரி தான் வாங்கறது மத்த படி அந்த மாத்ரி பெருசா ஏதும் வாங்கறது கிடையாது நம்ம.

அது நமக்கு set ம் ஆகாது. எதாவது வாங்கி அப்டினலுமே இப்ப slipper இது வாங்கினலுமே வந்து அதுலையுமே நிறைய problem size அது இதுனு return போட்ற மாத்ரி தான் இருக்கும் அதுனால maximum online ல வாங்கறத கூறச்சுக்குவேன். ரொம்ப rare அ தான் வந்து நா வாங்குவேன் என்ன நமக்கு பிடிச்சா ஒன்னு வந்து கடைகள கிடைக்காது அது நல வந்து online ல வாங்குறது அப்டிதான்.

வாங்கணும் வங்ககுடத்னுடு நிறைய பேர் இப்ப ல வந்து. அதுலம் அப்பறம் இது இருக்குள்ள வீட்டு கடன் வாங்கறத பத்தி ஏதும் தெரியுமா உனக்கு. அதுவுமே சொல்லிருந்தங்க வீட்டு கடனுக்கு தேவையான சான்றிதழ் என்ன. இதுக்கு வேற தகுதி களம் வேற இருக்க. ஏற்கனவே சும்மா வே நம்மள நம்பி எதுமே தர மாட்டைங்க வந்து அப்புறம் வீடு வங்கரதெல்லாம் சும்மா வா வீட்ட கட்டி பாரு கல்யானத்த பண்ணி பாரு எல்லா விஷயமுமே இப்பெல்லாம் எதுமே easy அ கிடைக்கிறது இல்ல பெரிய விஷயமா இருக்கு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 இப்ப நம்ம ரெண்டு லச்சம் சம்பளம் வாங்கினாலும் கூட நமக்கு பத்தாது போல அந்த மாதிரி அய்ருச்சு situation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 அந்த ஒரு லச்சதுக்கு எத்த மாத்ரியான hotel ல போய் சாப்டுவோம். அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம dress போடுவோம். இந்த மாதிரி செலவு கணக்கு அதிகமாய்டுதான இருக்கு.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

வீட்டு கடன்வாங்க திட்டம் மிட்ட்ரந்தாங்க அப்டினா முதல்ல அவுங்க செய்ய வேண்டியது என்ன நா நா தனக்கு அதற்கான தகுதி இருகிறத என்பதை கண்டறிய வேண்டும். அதுக்கு என்ன பண்ணும் அப்டினா வந்து வங்கிகள் வீட்டு வசதி நிறுவனர்கள். நிதி நிறுவனர்கள் முதலில் பார்ப்பது credit score தான். அவுங்க full அஹ் ஆமா நம்ம credit score எவ்ளோ இருக்கோ அதா பொறுத்து தான. ஆமா கண்டிப்பா sibil score இருக்கணும் அப்பதான் வந்து எது நாளுமே தருவனுங்க அதான் அதான் credit score sibilscore எல்லாமே தான். எந்தளவுக்கு அது அதிகமா இருக்கோ அதா பொறுத்து தான் நம்ம வீட்டு கடன் உறுதிய கூடுப்பாங்க அப்டின்னு சொல்லிட்டு. அதே மாரி வந்து நம்மளோட சம்பளம் வந்து அறுபதுஆய்ரம் வாங்கினம்முனா முப்பது ஆய்ரம் நம்ம வந்து வட்டி கட்ற்றமரி இருக்கும் அம்பது percentage வந்து நம்ம கட்டனும். அப்டினாதான் வந்து நம்ம தகுதி வீட்டு கட்றதுக்கு. ஒ சரி சரி

நமக்கு வீட்டு loan அப்டின்னு தான் ரொம்ப நாலா நினைச்சிட்டு இருந்தோம். அது ஒன்னும் set அகமட்டிங்குது இப்ப பாத்த புதுசா rules போற்றுகனுங்கள இப்ப கண்டிப்பா set அவது போலேயே. சொல்லுங்க. hello

அஹ புரியுது புரயுது இல்ல இல்ல நம்ம எதாவது கைல பணம் வச்சிருந்து வீடு கற்றதும் சரி வீடு வாங்கினாலும் சரி எதுனலுமே பணம் வேணும்

அப்டி லா இல்ல வீட்டு loan நு அப்டி போய்டாலே கண்டிப்பா கொறஞ்சது இருவது வருஷம் மாது கற்றமரி இருக்கும். அதெல்லாம் நம்ம சமாளிச்சு வராது வந்து ரொம்ப கஷ்டம். அந்த இருவது வருஷம் கற்றது வந்து பெருசு இல்ல. இப்ப நம்ம பதினஞ்சைரம் வாங்கறோம் அதுல நா அஞ்சாயிரம் கட்டுவேன் அப்டினா.

அது இல்லாம அதா மீறி நமக்கு சம்பளம் வரும் அப்டீங்கற அப்ப நம்ம லாலா ஒரு இருபது வருஷம் அப்டீங்கறத வந்து நம்ம ஒரு பத்து வருஷத்ல கட்டி முடிச்சிரலாம். ரொம்ப அதிகமா கட்டி கட்டி.

அதான் அந்த மாதிரி நம்ம கொஞ்சமாது வந்து புரிதலோட எதாவது next next move பண்ணும் அதா வந்து கொஞ்சம் கூட வந்து யோசிக்கவே மட்டேன்க்ராங்க எப்டி கட்டுவாங்க அப்டின்றத.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

நீங்க பேசுறதே ஒரு மாதிரி எப்டி சொல்றது ரொம்ப மெதுவா கேக்குது ஏன்னு தெரியல? தெரியலையே என்னனு சொல்லிட்டு இத்தனைக்கும் mic கூட பக்கத்துல வச்சு தான் பேசிட்டு இருக்கேன். வெளிய இருக்குற நாலா அப்டி கேக்குது போல. ஒ சரி சரி.

hello ஒரு நிமிஷம்.

hello உங்களுக்கு கேக்குதா ரொம்ப busy அஹ இருக்கீங்களா.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

hello hello கேக்கவே நா பேசுறது உங்களுக்கு கேக்கலையா, இப்ப கேக்குதா உங்களுக்கு, கேக்குது கேக்குது சொல்லுங்க. சரி சரி ஏதோ புதுசா news சொலிட்டு இருந்தீங்க. பாதில விட்டுடீங்கலே. அதான் அதான் budget u நிறைய போட்றுகாங்க. எப்போதுமே வந்து படிக்கிறது தான teenage உலகத்துல வந்து பிள்ளைங்கள ஏன் நடத்தை எல்லாம் மாறுது அப்டின்னு சொலிட்டு அதெல்லாம் வந்து நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்ப தான்' next next வர கூடிய generation ல நம்ம பிள்ளைங்கள நம்ம வளக்குறதுக்கு ரொம்ப useful அ இருக்கும்.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 newspaper ல போற்றுகாங்க சொல்றேன்.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

அந்த மாறி ரொம்ப கவலைகள் இருக்குது பிள்ளைங்களுக்கு வந்து அந்த இதெல்லாம்தாரமா நம்ம அப்டியே வளக்கணும் தெரிய கூடாது. அப்டின்னு சொல்லிட்டு பிள்ளைங்களுக்கு முண்ணாடி பேசாம கொல்லாம அனா பெற்றோர்கள் இவ்ளோ இடம், பிள்ளைங்க வந்து அத ரொம்ப misuse பண்ணிகிராங்கள,

அ அந்த நாளா தான் நிறைய விஷயம் நடக்குது. அதுங்க வந்து புரிஞ்சுக்கணும் நம்ம parents வேலைக்கு போறாங்க நம்ம correct அ இருகனுன்னு அப்டின்னு சொலிட்டு. பிள்ளைங்களுக்கு வந்து அந்த கவனத்த.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 கிடைச்சுதுன அவுங்க தான் நமக்கு வந்து life long இருப்பாங்க அவுங்க தான் நமக்கு life அப்டீங்க்ராமத்ரி தோணும், ஆமா ஆமா கண்டிப்பா love பண்ற பிள்ளைன்கலாம் அம்மா அப்பா வேளைக்கு போய்ட்டு,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 அதுங்களுக்குனு ஒரு கட்டு பாட்டு விதி முறைலா வச்சுக்க மட்டேன்கிதுங்க எவ்ளோ சொன்னாலும் அதுக்கப்றம் அவுங்களுக்கு புரியாது அவ்ளோதான்,

ஆமா நமளுக்கும் ஒரு புள்ள பொறந்துசுன அதும் பெண் குழந்தையா இருதுசுன்ன ரொம்ப கஷ்ட பட்டு அத அப்டியே பாத்து பாத்து கவனிச்சு வச்சிருக்கணும் நிறைய newspaper லாம் வருது பாத்தீங்களா இப்ப லாம் வந்து, பொம்பள பிள்ளைங்கள பாலியல் rape பண்ணிட்டாங்க கொன்னுட்டாங்க கடத்திட்டாங்க அப்டி தான் வருது. ஆமா ஆமா எங்க பாத்தாலும் தான் பயமா இருக்கு சின்ன சின்ன பிளைங்களலா தூக்கி எதாவது பண்ணிரங்க, பத்து வயசோ ஐஞ்சு வயசோ அதெல்லாம் பாக்றது இல்ல பெண் குழந்தைகள் அவ்ளோ தான், சில பிளைங்களுக்கு லாம் புரியவே புரியாது போல எப்டிலாம் வந்து இதுபன்னனும், ஆமா இப்ப புரியாது அப்டிங்கறத விட கூட இருக்கிற இருந்து அவுங்க கூட இருந்து பழகி பேசறவங்க வந்து அத புரியாத மாறி பண்ணிருவாங்க full அ அவுங்க பக்கம் வந்து ரொம்ப,

என்ன சொல்றது, அதுவுமில்லாம எல்லா விஷயமுமே வந்து parents correct அ தான் நமக்கு தருவாங்க அப்டின்குற அந்த நம்பிக்க அந்த பிள்ளைகளுக்கு போயிருது, hello hello கேக்குதா hello கேக்குதா எங்கபோனிங்க கேக்குதா இல்லையா உங்கள்டதான பேசிட்டு இருக்கேன், கேக்குது கேக்குது கேக்குது,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 ஏன் காதுல பிரச்சன,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

அது வேணா உண்மைதான் இல்ல நிறைய tips எல்லாம் சொல்லி இருக்காங்க நான் வேணா படிக்கிறேன் உங்களுக்கும் usefull இருக்கும். நீங்க படிங்க கொஞ்சம் சத்தமா படிங்க நெஜமா சத்தியமாஎதுவும்ஏ கேக்கல ஏன் இப்டி பண்றீங்க, சரி சரி, Speaker ல போட்டுட்டு நீங்க எங்கயோ உக்காருற உக்காந்து பேசிட்டு இருக்குற மாறி இருக்கு, அப்டி எப்டி பண்ணுவேன் உங்களுக்கு importance குடுகமல இருப்பேன் அப்டி லாம் பேச மாட்டேன்,

அப்டிலா பன்னமாடிங்க ரொம்ப மெதுவா பேசுறிங்க பொம்பளபிள்ளனு ரொம்ப மெதுவா பேசுறிங்கள வெளில sound கேககூடாதுன்னு யாரது சொன்னகளா, ஆமா பின்ன பொம்பள பிள்ளனா அடக்கஒடுக்கமா தான இருக்கனும் அப்பதான நமக்கு நல்லது,

சொல்லுங்க நீங்க ஏன் இப்ப கத்திட்டு கெடக்குரிங்க இங்க காது கிளியிது, நீங்க நான் காது கிழியுற அளவுக்கு பேசுறேன்குறிங்க நீங்க பேசுறதே எனக்கு புரியமாடிது அபோ எனக்கு எப்டி இருக்கோம்,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 எங்க விட்டுலயே இப்டி ஒரு person இருகாங்க அந்த மாறி தான்நீங்க இப்ப பண்றீங்க,

ஆமா உங்களுக்கு ஒழுங்கா காது இப்ப கேகமாடித்துஅதுனால தான், உங்கள சத்தமா பேசுங்கன்னு சொன்ன பாவத்துக்கு என்ன காது கேக்காத மாறி ஆகிடிங்க, உண்மை அத எனக்கு தெரிஞ்சி சொல்றேன். நீங்க வேன்னுன ENT பாத்திங்கனா சொல்லுவாங்க கண்டிப்பா எதாவது சரி விடுங்க ent எங்க இருகங்கனு சொலுங்க நம்ம அங்க போய் check பண்ணிப்போம் என் காது நல்லா கேக்குதா இல்லையானு உங்கள குட்டிட்டு பொய்யே ந பாப்பேன், சரி சரி, okay okay அப்புறம் ஏன் last ல கத்தி பேசுங்க கத்தி பேசுங்க ன்னு சொல்லிட்டு இருக்கீங்க அதான் நடக்கும் பாப்போம் கண்டிப்பா போய் பாப்போம்ல அப்பா தெரியும் அது வரைக்கும் ஏதுவும் உங்ககிட்ட பேசல விடுங்க. சரி சரி பொடுகு போச்சா இல்லியா போன வரம் சொநீங்களே,

நீங்க வீட்டுலையே இருந்து அதுக்கு எதாவது சிகிச்சை பண்ணுங்க இல்லன இருக்கிற முடியும் கோடி போய்டும்

வரதுக்கு மூணு நாள் first தலைக்கு உத்தனும் இலேன ரொம்ப பூச்சி வந்தரும் okay வா இத போயிரும்